ஆஹ் அமுதா நீங்க அதுல உங்களுக்கு தெரிஞ்ச கருத்து கொஞ்சம் வரலாற்று சான்றுகள் அஹ் சுமார் ஆஹ் முந்நூறு பண்டைய எண்ணும் அரசு

புரியல நீங்க பேசுறது கேக்கல அதான் கேட்டேன் விட்டுவிட்டு கேக்குது அமுதா

பேவும் முந்நூறு மெகாசீட் பே பேரரசு இந்திய வருகை பண்டைய பண்டைய எண்ணும் அரசு பாண்டிய நாட்டை டவர் வேற ப்ரோப்லேம் இன்னும் பண்டைய ஆண் ஆண்டதாக ஒரு தொகுப்பு பதினேழு மேலும் அதனது நாட்டு தொகுப்பில் பண்டைய நாடு பற்றிய தகவல் பல உள்ளன மன்னர் பண்டுரியா என்ற பெண் பிறந்த நாள் அவர்களுக்கு கடல் சார்ந்த தென்னாட்டை கொண் கொண் கொடுத்தான் அதில் முன்னூத்தி ஐம்பது ஊர்கள் இருந்தன நாள்தோறும் அரசிகள் ஒரு ஊர் ஓர் ஊர் மக்கள் ஆஹ் நிறை செலுத்த வேண்டும் என்று ஆணைத்தார் என்ற செய்தி யாவன நாட்டு தூதவனின் குறிப்பில் உள்ளது குறிப்பிடத்தக்கது ஆஹ் இப்ப நான் சொல்றேன்

ஆஹ் அவங்களோட இனம் பத்தி நான் சொல்றேன் பாண்டிய தேசம் சோழ சோழ தேசத்திற்கு தெற்கிலும் சேர தேசத்திற்கு கிழக்கிலும் ஓர் அகன்று பரவி இருந்த தேசமாகும் இந்த பாண்டிய தேசத்தில் பூமி மேற்கே உயரமாகவும் கிழக்கே சரிந்தும் தென் வரலாய் நீண்டும் கடல் ஓரங்களில் சரிந்தும் மேடும் பள்ளமும் ஆக காணப்படும் அப்படீன்னு சொல்றாங்க அதாவது அந்த இடம் வந்து இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு இதுல வந்து சொல்ல வர்றாங்க நீங்க சொல்லுங்க அதிரூபா சே சரிங்க

இந்தியாவில் எந்த ஒரு மன்னர் குலத்துக்கும் இல்லாத நெடிய வரலாறு பாண்டியர்களுக்கு உண்டு இவங்களோட சொல் இலக்கணம் எப்படி அதாவது இவங்களுக்கு எப்படி பெயர் வந்தது அப்படின்னா பண்டு பண்டைய பாண்டிய பாண்டியர் என்று ஆஹ் திரிந்திருக்கலாம் என்பது பாவணர் கூற்று. பாண்டியர் எண்ணும் சொல் பண்டையயே பண்டையர் எண்ணும் சொற்றிரிவே என்று மொழிநூல் ஆஹ் வல்லுநர் மொழிவ மொழிவர்

ஆஹ் இப்ப நீங்க சொல்லுங்க அமுதா உங்களுக்கு தெரிஞ்ச கருத்தை

ஹம் நாட்டியல் பத்தி சொல்றேன் தமிழகத்தின் தென்பகுதியில் பாண்டிய நாடு அமைந்து அமைந்திருந்தது மேற்கே சேர நாடும் மலை நாடும் கிழக்கே கடல் வடக்கே சோழ நாடும் கொங்கு நாடும்

சங்க காலத்தில் ஊர் ஆஹ் கூட்டம் மண்டலம் நாடு என பிரிச்சு அமைத பிரித்திருந்தனர் ஆஹ் சரிங்க நீங்க சொன்னது போதும் நான் இப்ப சொல்றேன் ஆஹ் இந்த தேசத்துல வந்து நிறைய மலைகள் இருந்தது அதாவது பொதிய மலையே மிகவும் உயரமா இருந்தது அந்த மலையிலயே சிறு சிறு குன்றுகளும் இத்தேசத்தின் நடுவில் உள்ள சமதளமான பூமியில் சிறு சிறு காடுகளும் செழிப்பான நல்ல பூமி அதிகமாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இந்த தேசத்தை வந்து தெற்கு மலையையும் எண்ணும் பெரிய மலைகளும் வருடகிரி வராகிரி போன்ற சிறு மலைகளும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நீங்க சொல்லுங்க அதிரூபா உங்களுக்கு தெரிஞ்ச கருத்தை நா நான் வந்து பாண்டியரோட பெயர்கள் அவங்க வந்து என்னென்ன மோல் பெயர்களை வந்து அடைமொழிகளா அதாவது அடைமொழிகள் இல்லை அவங்களோட பெயருக்கு கூட சேர்த்து வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்ல விரும்புறேன் பாண்டியர்கள் தங்கள் பெயரில்

என்றும் என்ற ஒட் ஒட்டுகளை சேர்த்து கொண் கேட்கலையா கேக்கல விட்டுவிட்டு கேக்குது கேக்குதா அரூசி

சண்டியவர்மன் மாறவர்மன் வர்மன் செழியன் மது குடுமி என்ற ஓட்டுகளை சேர்த்துக் கொண்டனர் இவர்களின் குல பெயர் பரவலாக பாண்டியர் என அறியப்படினும் இவர்கள் தந்திர குலம் தென் தென்னர் குலம் கௌரியர் குலம் பஞ்சவர் குலம் என்று பாடல்களில் போற்றப்படுகின்றனர் நீங்க சொல்லுங்க அமுதா உங்களுக்கு தெரிஞ்ச கருத்தை

ஹலோ

அஹ் அவங்க குடும்பத்தைப் பத்தி நான் சொல்றேன் அரசன் அரசி இளவரசன் பட்டத்தரசி என்ற முறையில் குடும்பம் அமைந்திருந்தது பாண்டிய அரசன் வேந்தன் எனப்பட்டான் பட்டத்தரசி ஆஹ் பாண்டியமாதேவி எனப்பட்டார் சில பாண்டிய அரசர்கள் பட்டத்தரிசியை அன்றி பிற பெண்களும் மணந்திருந்தனர் பு புராணங்கள் புராணங்களின் படி பெண்களும் முடிசூடி ஆட்சியை நடத்தியதோடு

மா மாண்டவர்களின் குலசேகர பாண்டியன் மகன் வீரபா வீரபாண்டியன் சுந்தரபாண்டியனாகிய பாண்டிய வேந்தர்களின் வரலாற்று, இதற்கு சான்றாகும் ஆஹ் அவ்ளோ

ஆஹ் அது கொஞ்சம் உன் பின்னாடி என்ன சத்தம் கேக்குதுன்னு கொஞ்சம் பாத்துக்கோங்க ஆஹ் இதுல வந்து கர்நாடக தேசத்துல எதிரி செகயம் எண்ணும் குடு குடகு மலையில் உற்பத்தியாகும் காவிரி நதி பாண்டிய தேசத்தை செழிக்க வைக்கிறது தெற்கில் பொதியும் ஆஹ் பொதிகை மலையில் உற்பத்தியாகும் வைகை நதி சிறப்பு வாய்ந்தது இந்த பாண்டிய தேசத்தில் நெல் வாழை கரும்பு போன்ற பயிர்களும் பருத்தி பருத்தி பயிர் வகைகளும் விளைகிறது காவிரி நதிக்கரையில் பாண்டியர்களின் ஆட்சிக்கு உட்பட்ட தஞ்சை, ராமேஸ்வரம் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஆஹ்

நிச்சயமாக அரூசி இப்ப புராணங்கள்ல வந்து பாண்டியர்களை பத்தி என்ன சொல்லிருக்காங்க அப்படீன்னு வந்து நான் சொல்ல சொல்ல விரும்புறேன் பல இந்து மத புராணங்களும், தமிழ் இலக்கியம் மற்றும் நாட்டுப்புற கதைகளும் பல பாண்டிய மன்னர்கள் இருந்ததாகவும் அவர்கள் வரிசையாக பதவி ஏற்றதாகவும் குறிப்பிடுகின்றனர் இந்த இது தவிர்த்து திருவிளையாடல் புராணங்களில் எல் ஏழுப எழுபதுக்கும் மேற்பட்ட பாண்டிய மன்னர்களும் நற் நற்கொடி வேளாளர் வரலாற்றில் இருநூற்று ஒரு பாண்டிய மன்னர்களும் இறையனார் அகப்பொருள் நக்கீரனார் உரையில் ஆயிரத் நூற்றி தொண்ணூற்றி ஏழு பாண்டியர்களும் குறிப்பிடப்பட் பட்டிருக்கின்றனர் அப்படின்னு வந்து புராணங்கள்ல வந்து சொல்லிருக்காங்க அரூசி அமுதா உங் நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க

சொல்லுங்க பாண்டிய காலத்தில் வரி வந்து இறை என்று அழைத்தனர் இரைபெறுதல் முறை என்பது வழக்கில் இருந்து வந்தது குடிம் குடிகள் அரசிலிருந்து நிலவரி கொடுத்தனர் விலைநிலை காசு பொன் வரிகளாக கொடுத்தனர் ஊர் தலைவர் மக்களிடம் பெற்று அரசிடம் அளித்தனர் களியீரை செக்கீரை தண்டார் பட்டம் இறைவழி சான்றுவரி படிகா படிக்காவல் பனை இறை உல் உ உருகும் முறையான வரி வழிமுறைகளில் இருந்தன இதை பாட்டம் என்பன வரிகளின் உணர்த்தும் சொற்களாக திகழ்ந்தன கத்தார் பாட்டம் கம்பளனின் வரிகளாகும் நாட்டு ஆஹ் வ கா காவலையை படிக்காவல் என்று அழைக்கப்பட்டது ஊர்க்காவலில் இருந்து வழங்கிய வரிகளை இப் இப்பெயர் பெற்றது

அந்த பெருந்தொகை பாட்டை பத்தி சொல்றேன் பாண்டிய நாட்டை பத்தி சொன்னது எல்லாம் வெள்ளாறு அது வடக்கா மேற்கு பெரு வழியாம் தெள்ளார் புனர் கண்ணி தெற்காகும் உள்ளாற ஆண்ட கடல் கிழக்காம் ஐம்பத்தறு காதம் பாண்டிய நாட்டில்லை பதி அது பாண்டிய நாட்டு எல்லையை வந்து இவ்வளவுதான் வந்து பெருந்தொகைகள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பாடலை வந்து பன்னெண்டாம் நூற்றாண்டுல சோழநாட்டியாண்ட மூன்றாம் ஆஹ் மூன்றாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் அவைகள புலவராய் இருந்த கம்பர் பாடியிருக்காரு அப்படின்னு ஆஹ் பாவாணர் சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க இப்பாடல் இப்பாடல் படி அஹ் வடக்கில் எல்லாரும் மேற்கு பெருவழிக்கும் தெற்கில் கன்னியாகுமரியும் கிழக்கு வங்காள விரிகுடா கடலும், எல்லையாக அமைந்திருக்கிறது அப்படி சொல்றாங்க நீங்க சொல்லுங்க அதிரூபா உங்களுக்கு தெரிஞ்ச கருத்தை நிச்சயமாக அரூசி நான் வந்து புராணங்கள் பத்தி சொல்லிருந்தேன் இல்லையா அதோட கன்டினியேஷன்ன இப்ப இன்னொரு பாயிண்ட்ஐயும் சொல்ல நினைக்கிறேன் இப்புராணங்கள் படி மலையத்துவச பாண்டிய பாண்டியன் மகள் மீனாட்சி இவளது திருமணம் மதுரையில் சிவனுடன் நடந்தது சொல்லுங்க மீனா சொல்லுங்க அரூசி நான் பேசினதா இருக்கு. கேட்கலையா இப்ப கேட்குதா

நம்ம இந்த தொடரை இதோட முடிச்சுக்கலாம்ன்னு நான் நினைக்கிறேன் அமுதா ஆஹ் சரி நன்றி அமுதா அதிரூபா

நன்றி அரூசி நன்றி அமுதா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

so next வந்துட்டு transparency tool உ. இதுக்கு நம்ம வந்து file அ வந்து import பண்ணிக்கலாம்.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

so இப்போ நமக்கு எந்த color வேணுமோ, அந்த color அ dropper tool ல click பண்ணிட்டு so நமக்கு எந்த color வேணுமோ அந்த color நம்ம கொடுத்துக்கலாம்.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

next வந்துட்டு interactive fill tool உ just இந்த object ல ஒரு color கொடுத்துக்கோங்க.